இந்த பஸ் குள்ள நிறைய ஆளுங்க இருக்குது.

பார்க்குல நறைய பேர் வந்து அஅ என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க.

இந்த டூரிஸ்ட் ஹோம்கு நடுவுல வந்து ஒரு கார பார்க் பண்ணிருக்கியாங்க.

ஒரு பொண்ணு க் வந்து கையில வந்து பேட் வச்சிருக்கியா.

ஏ மண்டபத்தை சுத்தி சீரியல் லைட்டு போட்டுருக்காங்க.

இது வந்து ஒரு ஹாஸ்பிடல் அதுமட்டுமில்லாமல் இது ஒரு மெடிக்கல் காலேஜ்ஜும் கூட.

எ ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சுலிருக்க பைய வந்து அ படம் வரஞ்சுட்டுருக்கா.

அந்த வண்டிக்கு பிரண்ட்ல வந்து அந்தோட பிளேட் இருக்குது.

இங்க வந்து லைட்டு ஃபேன்னு எல்லாமே ஆன் பண்ணி வச்சிருக்காங்க.

இங்க வந்து வெயிட் பாக்க மெஷினு இந்த கடையில வச்சிருக்காங்க.

இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு லைட் வச்சிருக்காங்க.

இது இதோட இது எந்த தெருன்னு சொல்லக்கூடிய அடையாளததோட வந்து அந்த வீடோட பக்கத்துல வெச்சிருக்காங்க.

இது வந்து கண் காட்சியில வச்சிருக்க கூடிய ஒரு பொருளு.

இதுல வந்து கிட்டார் வச்சிருக்காங்க.